இது ஒரு ஸ்நாக்ஸ் கட.

அட என்ட்ரன்ஸ்ல வைட் அண்ட் பிங்க் கலர்ல பலூன் வைச்சி டெகரேட் பண்ணிருக்காங்க.

இந்த ஆசிரமுக்கு ஒரு வாசல் ரெண்டு சைடும் ஜன்னல் இருக்கு.

ஆசிரமம் டோர் ஓபன்ல தான் இருக்கு. எண்ட்ரன்ஸ்க்கு மேல ஆசிரமோட நேம் போர்டு போட்டிருக்காங்க. அதுல இங்கிலீஷ்லயு ஹிந்திலையும் எழுதிருக்கு.

கடையோட நேம் சென்னை பிளைவுட் .

இது பைக் சரி பார்க்கிற சர்வீஸ் கடை.

ஒரு மினி பஸ் டீசல் போட நிக்குது.

வேலை பாக்குற ஒருத்தர் பெட்ரோல் போட செட் பண்ணிட்டு இருக்காங்க.

இது ஒரு மரம் அறுக்கிற சாமில் கட.

ஆபீஸ் பக்கத்துல ஒரு மஞ்ச கலர் பூச்செடி ஒன்னு இருக்கு.

பேங்க்கு வெளியே ஒரு தாத்தாவும் பாட்டியும் வெயிட் பண்ணிட்டிருக்காங்க.

இன்னொருதுவங்க பேக் போட்டுட்டு ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.

இப்போ ஒரு கார சரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆந்திரபிரதேஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி.

பக்கத்துல ஒரு வீடு இருக்கு ஒரு பைக் இருக்கு ஒரு ஆம்னி கார் விட்ருக்காங்க.

இது ஒரு பேக்கரி அப்ரோ டீ கட.

கடைக்கு பேரு ஸ்ரீ ராஜலட்சுமி அய்யங்கார் கேக் ஷாப் .

ரெண்டு போட்ருக்கு ரெண்டு போட்டலயு சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு போட் ஓட்றாங்க.

ப்ளூ கலர்ல பெரிய மோட்டார் ஒன்னு இருக்கு.

கடல்ல அலை எல்லா நல்லா அடிக்குது.

இந்த கடையில கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர் போன் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க.

கண்ணாடிக்குள்ள ஷோகேஸ்க்கு மூணு பிரிட்ஜ பிளேட்ஸ் ஹாட் பாக்ஸ் குட்டி பைக் குட்டி கார் வச்சிருக்காங்க.

கபோர்டுல டூல்ஸ் எல்லாம் நறைய வச்சிருக்காங்க.

கடையோட அம்பியின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பேர் என்ன வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க.

மேல நாலு போட்டோஸ் செவுருல மாட்டி வச்சிருக்காங்க.

இது ஒரு த்ரீ ஸ்டார் இல்லனா பைவ் ஸ்டார் ஹோட்டல் .

கபோர்டுல நறைய துணி அடுக்கி வச்சிருக்காங்க.

கடையில ஒருத்தர் இருக்காரு அவருடைய கை இதுல தெரியுது.

என்ட்ரன்ஸ்லயே துணி நெறைய போட்டு இருக்காங்க.

இந்த கடையில கட்டிட வேலைக்கான சாதனங்கள் இருக்கு.

இங்க கம்பி ஜெல்லி மணல் சிமெண்ட் மற்றும் பல பொருள்கள் இருக்கு.

கடைக்கு மேல ரெண்டு நேம் போர்டு வச்சிருக்காங்க ஒன்னு ஃபேரான் ஸ்டில்ஸ் இன்னொன்னு ராம்கோ சூப்பர் கிரேட் போர்டு .

ஜிம் எக்யூப்மென்ட்ஸ் நெறைய சுத்தி இருக்கு மேல ஜிம் போஸ்டர் ஒட்டி இருக்காங்க.